ஆமாக்கா ஒவ்வொரு அப்படியே இலையெல்லாம் பாத்தா அப்படியே ரொம்ப புள்ளி புள்ளியா வருது என்ன பண்ணறதுன்னே தெரில அதான் இந்த copper oxychloride மருந்~ உரக்கடையில போய் கேளுங்க கொடுப்பாங்க

அப்படி உங்களுக்கு மருந்து பேரை சொல்ல வரலைன்னா இலையில இப்படி புள்ளி புள்ளிய வருதுன்னு சொல்லுங்க அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க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

பருத்தி என்னத்தை போட்டோம் நெல்லுதான் எல்லாருமே போடுறாங்க இங்கனக்குள்ள உள்ளவங்க

ஆமா இங்குட்டு எல்லாருமே வயல்ல தண்ணி பாய்ச்சிருவாங்க

அப்புறம் நம்மளுக்கு பருத்தி போட்டா வேர் எல்லாம் இதாயி போயிரும் அதுக்கு வந்து நல்லா நல்லா cooling ங்கலாம் இருக்கக் கூடாது நல்லா heat ஆ இருக்கணும் ஹம் எங்க ஊர் பொட்டக்காடுதானே அதனால அங்க நிறைய பருத்திதான் என்ன பூச்சி அதிகமா தாக்கும் உங்களுக்கு பருத்தில ஆமாக்கா மத்ததுல எல்லாம் பூச்சி இது பண்ண மாட்டேங்குது இந்த பருத்தியில மட்டும்தான் எவ்ளோ உயரத்துக்கு வரும் மூணு சென்~ metre உ வளருமா ஹம் ஒரு ஆளு மட்டத்துக்கு வளரும்க்கா அதான் இந்த ஒரு மூணு metre க்குதானே அது வளரும்

ஆனா நல்ல லாபம் எல்லாரும் வீட்டிலே உள்ளவங்க சேர்ந்து பார்த்தா நமக்கு லாபம் வெளியிலே யாராச்சும் பஞ்சு எடுத்து விட்டீங்கன்னா அதுக்கு வேற காசு கொடுக்கணும் காசு கொடுக்கணும் நாங்கதான் பார்க்கிறோம் வேற யாருமே வர மாட்டோம் எங்க வீட்டு ஆளுங்களே போதும் பாக்குறதுக்கு இங்கிட்டு எனக்கு இந்த களை எடுக்க நாத்து எடுக்க எல்லாம் தெரியாது

அதனால வெளியாள்கள் கிட்டேயே காசு குடுத்து விட்டுருவோம் எங்க வீட்டு ஆளுங்களே போதும் களை எடுக்க எல்லாமே நாங்களே பாத்துருவோம் வெளில இருந்தெல்லாம் ஆள் கூப்பிட மாட்டோம்

அதை பத்திதானே படிச்சிருக்கீங்க அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும் உங்களுக்கு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

நீங்க எப்படி களைலாம் எடுப்பீங்களா பருத்தில அஹ் களை எடுப்போம்க்கா first அந்த வளரப்ப களை எடுப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு களை எடுப்போம் களை வந்து அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கணும் பருத்திக்கு களை எடுக்க தேவையில்ல ரொம்பலாம் களை இருக்காது மூணு வாட்டி எடுப்போம் அப்புறம் தண்ணிலாம் தண்ணிலாம் அந்த பருத்தி அந்த செடி வளர்றப்ப மட்டும் ரெண்டு வாட்ட பாய்ச்சுவோம் அவ்வளவுதான் அங்கிட்டு அதுவாட்டுக்குள்ள வளர்ந்து நிக்கும் ஒரு கொஞ்ச இடத்துக்கு பருத்தி போட்டிருக்கீங்களா இல்ல அதிக இடத்துக்கு ஒரு ஏக்கரு போட்டிருக்கீங்களா பருத்தி ஒரு ஏக்கருக்கு போட்டிருக்கோம்க்கா நாங்க

நாங்க இங்கிட்டுலாம் வெறும் நெல்லுதான் உங்களுக்கு பருத்தி நல்லது பருத்தி நல்லதுனு சொல்றிங்க எப்படி rate போப் போதுன்னு தெரியலே ஏன்னா ஒவ்வொரு டயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி rate போகும் என்ன பருத்தி நல்லாதான் போகும் எத்தன kilo வரும் உங்களுக்கு பருத்தி பருத்தி வந்து அது அதான் இப்ப பருத்தி வந்து எடுக்கிறப்ப கம்மியா தான் இருக்கும் எடை

அத வந்து நாங்க night குமிச்சுப் போட்டு தண்ணிய ஊத்தி அதை நல்லா மிதிச்சு விட்டு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

ஓ அப்ப நாங்க இந்த நெல்லுக்கு முதல் நாளே ஊறவச்சு அதெல்லாம் பண்றமாதிரி தான் நீங்களும் பண்றிங்களா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

அது முத நாளு என்ன பண்றோம் தண்ணிக்குள்ள ஊறப்போட்டு நம்ம விதைப்பு விதைக்கையிலதானே அந்த தண்ணியை விட்டு தூக்கறோம் அப்பதான் நல்~ ஓ எனக்கு வந்து நெல்லு நட்டு பழக்கம் இல்லக்கா இப்பதான் வா~ ந~ நடப்போறேன் first time ஆ சரி சரி எது வேணாலும் என்ட்ட கேளு சொல்ரேன்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

இந்த வயல்தான் இந்தா இங்க இருக்க வயல்தான் உங்க பக்கத்துலதான் அதான் அந்த side ஒரு நாள் போகயில பார்த்திருக்கேன் யாரும் அதிகமா அந்த இடத்துல போடலாம் மாட்டாங்க

வாழை எல்லாம் போட்டுருக்கீங்களா வாழை எங்க ஊர்ல போட முடியாதுக்கா சும்மா கண்டு வேணா வச்சுருக்கேன் நானு சுத்தியிலயும் நாங்களும் ஒண்ணு இரண்டு வீட்டுக்கிட்ட வச்சிருக்கோம் ஹம் அதுல வந்து நான் நேந்திரம் இது நிறைய வச்சிருக்கேன் எங்க வீட்டுல நாங்க செவ்வாழை வச்சிருக்கோம் செவ்வாழையும் இந்த பூவம் பழமும் பூவம்பழம் வச்சிருக்கீங்களா பரவாயில்லையேக்கா நான் பூவம் பழமும் நேந்திரம் பழமும் வச்சிருக்கேன்

செவ்வாழை கண்டு இருந்தா குடுங்க அஹ் நிறையதான் தூர்விட்டு இருக்கு வந்து வாங்கிட்டு போங்க

வாழை என்ன ஒரு ஒரு இலைக்கட்டு அந்த டயத்துக்கு ஏத்தாப்புல கல்யாண season இருந்தா அதிகமா போகும் ஆயிர ரூபாய்க்கு கூட போகும் ஒரு இலை கட்டு

தினம் ஐநூறு ரூவாய்க்கு கூட போகும் கல்யாணமே எதுவும் இல்லைன்னா

அது அது அந்தந்த இதுக்கு ஏத்தாப்புலதான் எனக்கு வாழையைப் பத்தி அவ்வளவா எதுவும் தெரியாதுக்கா ஒரு வாழைத் தண்~ அந்த வாழைக்காய் இருக்குல்ல

காயும் இலையும் நல்லா இருந்தாதான் ஒரு rate எடுப்பாங்க

நாங்க வந்து, வெளியில எல்லாம் வாங்க மாட்டோம் இந்த காய்க்கிறதே புடிங்கிக்கிறது நாங்க எங்~ first உ வாழை போட்டுருந்தோம்

வாழ போடையில நல்லாதான் போச்சு ஹம் அப்புறம் ஏன் விட்டீங்க அ~ அதுவும் அதே மாதிரி தான் ஆள் கிடைக்கணும்ல வாழை இலை அறுக்கறதுக்கு அந்த தூக்கிப்போயி ஒரு இடத்துல போடுறதுக்கு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 ஆமா அப்பறோம் வாழையை அழிச்சுட்டுதானே இத போட்டிருக்கோம் நெல்லு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

மறுபடியும் வளருமில்லை அக்கா மறுபடியும் வளரும்

இப்ப நீ ஒரு கன்டு வச்ச பிறகு பக்கத்துல இன்னொரு கன்டு தூர்விடும் பார்த்தியா

அதுலதான் இலை அறுக்கணும் அந்த first வச்ச கன்றுலதான் நல்லா காய் காய்க்கும் அந்த இத வந்து நம்ம வெட்டவே கூடாது இலையே

அதுல இலை வெட்டினோம்ன்னா அப்புறம் அதுல காயே வளராது நான் வச்சதுல இது வரைக்கும் வெட்டவே இல்லை அது பாட்டுக்குள்ள வளர்ந்து நிக்குது இது பரவாயில்லை பக்~ அதான் நீங்க வெட்டாதீங்க பக்கத்துல தூர் ஊறுதுல மட்டும் இலையை வெட்டுங்க சரிக்கா சரிக்கா அதுலயும் பாத்தாப்புல இதுல நல்லா லாபம் கிடைக்கும்

வாழைல

ஆனா காயும் நல்ல rate உ போகும்ல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

அஹ் நாங்க வந்து வெளியிலல்லாம் வாங்க மாட்டோம் தோட்டத்திலேயே காய்க்கிறதுனால அதையே புடிங்கிக்கிறது இதுல நல்ல காசு இருக்கு இது வந்து உங்களுக்கு அது போட்டு அது பெருசாயிராதாட்டின்னா அப்புறம் வந்து உங்களுக்கு வாழை முட்டு கா~ வாழைப்பூ போகுது இலை போகுது காய் போகுது பழம் போகுது நிறையா இருக்குல்ல உம் நாங்க தோட்டத்திலேயே எடுக்கறதுனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு தோட்டம் நல்லா போடுறீங்க அதுலயும் நல்லா அது என்ன தோட்டம் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செலவு மிச்சமாகும் ஆமாக்கா வீட்டுக்கு தேவையான அதிலேயே எடுத்துக்கலாம் ஏன்னா இப்பெல்லாம் ஒரு kilo கத்திரிக்காய் நானே அம்பது ரூபாய்ன்னு விக்கிறேன்

ஹம் சரி அடுத்த வாட்ட இங்க போட்டுருவோம் வாழையை கூட போட்டு பாருங்க என்ன வாழை போடுறதுக்கு யாராச்சும் வாழை அறுக்குறதுக்கு ஆள் வேணும் அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் இலைக்கட்டெல்லாம் தூக்கிடுவீங்களா இலைக்கட்டு வாழைக்காய் எல்லாம் உம் இதுல என்னக்கா அதெல்லாம் தூக்கிருவோம் தூக்கிருவோம் நாங்க பரவாயில்லையே நல்லால்ல இருக்கீங்க ஒரு குடும்பப் பெண்ணா இருக்கீங்க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

நம்ம எங்க ஊர்ல நான் அப்படிதானக்கா தூக்குவேன் மூட்டை எல்லாம் நான்தானே தூக்குவேன் வேற யாரும் தூக்க மாட்டாங்களா வேற யாரும் வரமாட்டாங்க எங்க வீட்டு ஆளுங்களே போதும் பரவாயில்லை பரவாயில்லை எங்க வீட்டுல உள்ளவங்க அதிகமா விவசாயத்தை விரும்பலை நான்தான் இதுல படிச்சிருக்கோமே சரி நம்ம இதுல போகணும்ன்னுட்டு இதுல வந்திருக்கேன் சரிக்கா நல்லது தான் நல்லது ஏன்னா விவசாயத்தை விட்டு என்ன பண்றது சோத்துக்கு என்ன பண்றது ஹம் ஏய் வாழைப்பூ வேற பூத்திருக்கு அததான் இது பண்ணி இன்னைக்கு சாயந்திரம் ஒரு வாழைப்பூ வடை போடலாம்ன்னு இருக்கேன் அது எப்படிக்கா போடுவீங்க நான் இதுவரைக்கும் போட்டதே இல்லையேக்கா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

அதுல வாழைப்பூவும் mix பண்ணிருங்க அவ்வளவுதானா

எங்க time இருக்கு இந்த இத பார்க்கவே time போகுது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

நானும் காலைல வயலுக்கு வரைல இந்த மாதிரி ஏதாச்சும் வடை பண்ணிட்டுதான் வயலுக்கே வருவேன் சாப்பாடுல்லாம் கொண்டு வந்துடுவீங்க இங்கேதான் இருக்கிறது ஆமா நீ என்ன இந்தா மாடு எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டிருக்கு நம்ம பாட்டுக்கு இங்கனக்குள்ள இருக்க வேண்டியதுதானே ஹம் சரி சரி அப்புறம் பருத்தி நீங்க போடுவீங்களாக்கா இங்கெல்லாம் பருத்தி தான் அதா சொன்னோம்ல மழை கிழ இருக்கனால போடறதில்லை உங்களுக்கு சொந்த ஊரே இதுதானா

ஹம் அப்பா கரும்பு இது நெல்லுதான் போடுவீங்க வேற எதுவும் போடமாட்டீங்க வேற எல்லாம் போடறதில்ல இதுதான் மாத்தி மாத்தி ஏதாச்சும் போட்டுகிறது பக்கத்துல சும்மா இடம் கிடைச்சுச்சுனா தக்காளி, மிளகாய்லாம் போட்டுக்கறது சரிகா சரிகா வாழைக்காய் வேணும்னா கேளு வீட்டுல இருக்கு பழம் இருக்கு வந்து வேணா வாங்கிட்டு போ இருக்காங்க்கா எனக்கு இந்த நேந்திரம் பழம் மட்டும் தாங்கக்கா நேந்திரம் பழம் நாங்க போடல செவ்வாழை தான் போட்டிருக்கோம் செவ்வாழைதான் போட்டிருக்கீங்களா செவ்வாழைதான் போட்டிருக்கோம்

Hello நாங்க வந்து food order பண்ணி~ நாங்க food order பண்ணிருந்தோம் அத வந்து நீங்க மாத்தி குடுத்துருக்கிங்க. Correct ஆ குடுக்க மாட்டிங்களா? correct ஆ நாங்க இது இது சொல்லி order குடுத்துடுறோம் total ஆ change ஆயிருக்கு. ஆமா ஆஹ் Twelve zero zero Two five zero two உம் ஆஹ் சொல்லுங்க எல்லாமே total லா நாங்க வந்து meals order பன்னிருந்தோம் நீங்க வந்து tiffin மாதிரி குடுத்துருக்கிங்க. உம் நீங்க இப்புடி தான் உங்கள நம்பி நாங்க order பண்ணிருக்கோம் நீங்க இப்புடி மாத்தலமா? இன்னொரு time நாங்க எப்டி உங்க இதுல இது பண்ணுவோம்? இதுனால எங்களுக்கு எவ்ளோ loss ஆயிடுச்சு Money loss அத யாருமே சாப்டவே இல்ல சரி okay வந்து நீங்களே வாங்கிக்கிறீங்களா? Okay correct ஆ என்ன time க்கு அனுப்புரிங்கனு சொல்லுங்க

Okay okay Veg அ prepare பண்ணுவிங்களா non-veg உம் உம் okay Pizza சொல்றிங்களா? pizza ஹம் ஒரு pizza எவ்ளோ வரும்? ஆமா ஒரு full லா pizza ஒரு pizza வே ஆஹ் பன்னீர் ஆஹ் பன்னீர் குடுத்துருங்க உம் பன்னீர் Okay okay பன்னீர் வெறும் plain pizza போதும் ஆஹ் cheese பன்னீர் இருக்கும்ல அது மட்டும் என்ன இருக்கோ நீங்க capsicum add பண்ணிக்கோங்க

பன்னீர் Okay அவ்ளோ தான் அவ்ளோ தான் போதும்

ஆஹ் சொல்லுங்க